so அதனாலதான் இப்ப நான் வந்து உங்களுக்கு வந்து ஆஹ் ticket வந்து இப்போ bus ல வந்து book பண்ணி so வந்து உங்களுக்கு வந்து AC bus அதுக்கப்புறமா வந்து ஆஹ் nonACbus இருக்கு normal bus இருக்கு common bus இருக்கு உங்களுக்கு எந்த bus okay வா இருக்கும் ma'am எனக்கு AC வந்து அவ்ளோ ஒத்துக்காது ma'am soAC வந்து இல்லாம இருக்கறதுவரைக்கும் better ன்னு நினைக்கிறேன் நீங்க வந்து என்ன மாதிரி இருக்கும் rate என்ன மாதிரி இருக்கும் எந்த மாதிரி seat கிடைக்கும் அந்த மாதிரி மட்டும் நீங்க சொன்னீங்கன்னா அஹ் அது உங்க கிட்ட சொல்றேன் ma'am ஆஹ் bus வந்து ஆஹ் non AC bus ல வந்து sleeper அதுக்கப்~ sleeper வந்து sleeper seat இருக்கு உங்களுக்கு sleeper okay வா இல்லை seat ஏ okay வா ma'am எனக்கு sleeper தான் ma'am நான் இப்ப நான் வந்து night கிளம்புறது அப்படின்னா கூட எனக்கு வந்து sleeper தான் best ஆ இருக்கும் so வந்து எங்களுக்கு எனக்கு அதுவே okay தான்

இல்லை இல்லை நான் வந்து தனியா போற மாதிரிதான் ஓ தனியா போறீங்களா இல்லை நான் எதுக்கு கேட்டேன்னா first time போறீங்கன்னு நீங்க சொன்னீங்கல்ல அதான் உங்களோட safety க்கு family members உங்க கூட வருவாங்களா அப்படின்றதுக்காக அதை வந்து confirm பண்ணிக்கிட்டேன் ma'am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 okay ரெண்டு பேருக்கும் அப்போ ஆஹ் உங்க ரெண்டு பேருக்கும் நாங்க ticket book பண்ணணும் அப்படித்தானே

okay இப்ப உங்களோட main area எதுன்னு சொல்ல முடியுமா ma'am என்னைக்கு இங்க நாகர்கோவில் ma'am நாகர்கோவில் ma'am hello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

ஆஹ் yes ma'am நாகர்கோவில்தான் ma'am okay உங்களுக்கு நாகர்கோயில் உங்க friend க்கு மதுரை அப்படித்தானே ஆஹ் friend க்கு வந்து மதுரையில மதுரை திண்டுக்கல் வரும் ma'am okay ma'am எப்படி இருந்தாலும் உங்க மதுரை main bus stand ல வந்துதானே bus ஏறுவாங்க ஏன்னா வந்து எங்களோட bus வந்து எப்படின்னா ஆஹ் main bus stop ல மட்டும்தான் நிக்கும் மத்தபடி எந்த bus stop லயுமே நிக்காது அதாவது பெரிய பெரிய bus stop ல மட்டும்தான் நிக்கும் ஏன்னா வந்து இது வந்து straight அ பெங்களூர்க்கு போறதுனால இது வந்து வேற சின்ன சின்ன ஆஹ் bus stop அந்த மாதிரி எல்லாம் வந்து so அவங்க வந்து மதுரை bus stop ல வந்து main bus stand ல வந்துதான் bus ஏற முடியும் அங்க வந்து ஒரு travels இருக்கு ma'amRKtravels அங்க வந்து அந்த bus வரும் ma'am ஏ உங்களோட bus name வந்து universal ma'am இந்த bus ல வந்து ஆஹ் உங்களுக்கு வந்து நாகர்கோவில்ல வடசேரி இருக்குல்ல

வடசே~ hello ma'am

buses

ஆஹ் hello ma'am உங்களுக்கு வடசேரி பக்கம்தானே நாகர்கோவில் பக்கம் தானே

வடசேரியில இருந்துதா ma'am அந்த bus main ஆவே இருக்கும் அது வந்து first அந்த திருவனந்தபுரம்ல இருந்து இங்க வடசேரிக்கு வந்துரும் வடசேரியில இருந்து straight ஆ ஆஹ் திருநெல்வேலி, மதுரை, தூத்துக்குடி தூத்துக்குடி போகாது ma'am திருநெல்வேலி வந்துட்டு அதுக்கு அடுத்தது வந்து திருச்சி, மதுரை, அந்த மாதிரி போயிட்டு உங்களுக்கு வந்து பெங்களூர் போகும் ma'am ஆஹ் சரி okay ma'am எனக்கு இப்ப பாத்தீங்கன்னா ma'am இப்ப வந்து உங்க ரெண்டு பேருக்கும் நாங்க இதுலையே ticket book பண்ணிறலாம் அது வந்து என்னன்னா உங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஒரே seat book பண்ணணுமா அப்படி இல்லாட்டான்னா வேற வேற seat ல sleeper coach தான் கேட்டு இருந்தீங்க அவங்களுக்கும் sleeper coach ஆ இல்லைனா seat அவங்களுக்கு என்ன okayவா இருக்கும் அவங்களுக்கு sleeper okay ma'am எங்க ரெண்டு பேருக்குமே வந்து single seat வேண்டா double seat okay ரெண்டு பேருமே அப்ப double அப்போ double sleeper coach அப்படித்தான

okay ma'am அப்ப double sleeper coach ல நாங்க வந்து உங்களுக்கு வந்து ticket போட்டுருவோம் ma'am அஹ் இன்னொன்னு என்னன்னா ma'am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 ஏன்னா நிறைய பேருக்கு வந்து front side set ஆகாது நிறைய பேருக்கு வந்து ஆஹ் back side set ஆகாது so அதனாலதான் உங்களுக்கு வந்து எப்படி ma'am உங்களுக்கு வந்து middle okay வா இல்லை back side இல்லைன்னா front side உங்களுக்கு வந்து எந்த side வந்து sleeper coach வந்து okay வா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க எனிக்கு middle side okay தான் ma'am okay middle okay வா ma'am ஆஹ் okay தான் ma'am middle plus அதுக்கப்புறம் எனக்கு upper okay upper seat okay okay okay okay அப்ப middle இல்லைனா upperokay தானே எங்க bus ல வந்து upper full ஆவே sleeper coach தான் கீழே வந்து full ஆ seat தான் ma'am இருக்கும்

sleeper coach எல்லாமே மேல தான் ma'am ஆஹ் சரி எனக்கு அதுவே okay தான் ma'am okay ma'am அப்ப வந்து உங்களுக்கு middle side உ அஹ் double sleeper coach correct தான ma'am

okay ma'am அ payment method ma'am இப்ப வந்து payment வந்து நீங்க எப்படி straight ஆ pay பண்றீங்களா இல்லைன்னா வந்து straight ஆ pay பண்றீங்களா அப்படி இல்லேன்னா வந்து online மூலமா pay பண்றீங்களா ma'am அஹ் online மூலமா pay பண்~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 hello அஹ் hello ma'am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 ஆஹ் ஆஹான் ma'am எங்களுக்கு வந்து எங்களோட travels abi travels னு website நீங்க அதுல வந்து search பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து bus பத்தின எல்லா details ம் அதுலயே நாங்க கொடுத்திருப்போம் எந்தெந்த bus எந்தெந்த time க்கு வரும் அப்படின்ற details எல்லாமே அதுல இருக்கும் நீங்க அதுலயே payment டும் பண்ணலாம் ma'am ஆஹ் நீங்க வந்து online gpay phone pay இதெல்லாம் இருக்கு paytm மும் இருக்கு அதுக்கு அப்புறமா வந்து உங்களுகிட்ட ஒண்ணு கேட்கணும் ma'am ஆ உங்களுக்கு வந்து bus வந்து என்ன timing morning afternoon or evening இல்லைன்னா night வேணுமா ma'am எனக்கு night தான் ma'am interest night ஏ எனக்கு okay தான்

okay ma'am அப்போ வந்து நீங்க வர்றதுக்கு time ஆச்சுன்னாலும் அவுங்க வந்து உங்கள contact பண்ணுவாங்க ma'am ஆ so அதனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆஹ் இனி வந்து payment method மட்டும் சொன்னீங்கன்னா நம்ம வந்து இதைப்பத்தி பேசி முடிச்சரலாம் ma'am ஆஹ் அதுக்கு எவ்வளவு ஆகும் ma'am ரெண்~ பெங்களூர் போறதுக்கு

அஹ் AC யா ma'am ma'am இது AC க்கா இல்லை two thousand five hundred

நான் non AC தான ma'am கேட்டேன்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 அப்படியா ma'am ஆஹ் சரி okay ma'am okay okay ma'am அப்ப வந்து ஆஹ் ma'am நான் வந்து இப்போ என்ன ma'am hello hello ma'am

hello ma'am நீங்க வந்து straight ஆதானே pay பண்ண வருவீங்க ஆஹ் straight தா ma'am நான் வந்து வரப்ப உங்களுக்கு details

ஆஹ் சரி okay ma'am okay ma'am உங்களுக்கு அப்படி எதாவது details தெரியணும்னாலும் இதே number க்கு நீங்க contact பண்ணலாம் நீங்க straight ஆவும் வரலாம் ma'am ஆஹ் okay ma'am நான் வந்து என்ன~ என்னன்னு கேக்கலாம் அப்படினு தான் கேட்டது நான் வந்து நாங்க straight ஆ உங்க travels க்கே வரேன் ma'am வந்துட்டு நான் details மட்டும் கொண்டுவரேன் ma'am okay வா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

நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இப்போ பாத்தீங்கன்னா நோய் இல்லாமல் வாழ்வதே மிகப் பெரிய செல்வமா இருக்குது. இன்றைய காலகட்டத்தில பாத்தீங்கன்னா வந்து அனைவருக்கும் ஏதாவது ஒரு வகையில ஒரு நோய்கள் இருக்குது. இதற்குக் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உணவு பழக்க வழக்கம் தான். அன்றைய காலகட்டத்தில நம் முன்னோர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்குங்க, அவங்க எடுத்துக்கிட்ட உணவுப் பொருட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, சத்தான உணவு பொருட்களை சாப்பிட்டாங்க. அதாவது என்ன வகையான உணவுப் பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை, கம்பு, கேழ்வரகு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 பாத்தீங்கன்னா, நம்ம எடுக்கக்கூடிய உணவு பொருட்களெல்லாம் பார்த்தீங்கன்னா, என்னென்னு நினைக்கிறீங்கன்னா, மாவுப்பொருள் சம்மந்தமான பீட்சா, பர்கர், மைதா போன்ற உணவுப்பொருட்களை நம்ம எடுத்துக்கறதுனால, நமக்கு பல வகையான நோய்கள் உண்டாகுது. அன்றைய காலத்தில பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன, நம் முன்னோர்களெல்லாம் சூரிய உதயத்துக்கு முன்னாடியே எழுந்திரிச்சு, தன் அன்றாட பணிகளான விவசாய பணிகளுக்கு சென்றாங்க. அவங்களோட உழைப்ப பார்த்தீங்கன்னா மிகவும் கடினமான உழைப்பா இருக்கும். அவங்க, கடினமான உழைப்பா இருந்தாலும் அவங்க எடுத்துக் கொண்ட உணவு வந்து, பாத்தீங்கன்னா வந்து தானிய வகை உணவு பொருளாக இருந்தது. ஆனால், இன்றைய சூழ்நிலையில இருக்கக்கூடிய நாம் வந்து, நாம் வந்து பாத்தீங்கன்னா, உடல் உழைப்பு வந்து மிக மிகக்குறைவாயிருச்சு. அதாவது நம்ம பார்க்கக்கூடிய வேலை எது எதுனா computer வேலை, fan னுக்கு அடியில உட்கார வேலை உடல் உழைப்பு வந்து மிகக் குறைவா இருக்குது. நம் உடல் நாம் எடுத்துக்கக்கூடிய உணவு எவ்வளோ எடுத்துக்கறமோ, அதற்குத் தகுந்தாப்புல நம்ம உழைப்பு இருந்ததா தான், நம் உடல்ல அந்த உணவுப் பொருட்கள் வந்து சீக்கிரம் வந்து செரிமானம் அடையும். அப்படி செரிமான அடையாத உணவுப் பொருட்கள் வந்து அதிகப்படியான உணவுக் கொழுப்பு பொருட்களெல்லாம் நம்ம உடம்புல storage ஆவுது. அப்படி storage ஆறதனால நமக்கு என்ன வியாதி வருதுன்னா உடற்பருமன் ஏற்படுது. இந்த உடல் பருமன் ஏற்பட காரணமாக நமக்கு என்னென்னா sugar போன்ற நோய்களை உருவா ஏற்படுத்துது. sugar நோய் ஏற்பட்டுதுன்னா படிப்படியா நம்ம உடம்புல நா~நா~ஒவ்வொரு parts சும் நமக்கு வந்து பல விதமான நோய்களை உண்டாக்கிருது. இதனால நம்மளோட வாழ்நாள் வந்து பார்த்தீங்கன்னா, மிகமிக குறைவாக இருக்குது. அன்றைய சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா, நம் முன்னோர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, தொண்ணூறு, தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் எந்த நோய் நொடியும் இல்லாமல் வாழ்ந்தாங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சாதாரண சளி, காய்ச்சலு இது மாதிரில்லாம் ஏற்பட்டுச்சுன்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா, துளசி, தூதுவளை பக்கத்தில இருக்கக்கூடிய இயற்கையில கிடைக்கக்கூடிய கீரை வகைகள வந்து சாப்பிட்டாங்க. அதெல்லாம் எடுத்துக்கிறதுனால வந்து என்ன ஆச்சுன்னா இயற்கையிலேயே வந்து அவங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்புக்கான சக்தி உண்டாச்சு. ஆனால் நம்ப இன்றைய சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா வச்சு, ஒரு சாதாரண சளி காய்ச்சல் வந்துதுன்னா நம்ம என்ன பண்றோம் உடனடியாக மருத்துவரை பார்க்கிறோம். அப்படி மருத்துவரை பார்க்கிறதுனால நமக்கு என்ன ஏற்படுதுன்னா, அவங்க மாத்திரை டானிக்கு போன்ற அதிகப்படியான dose அ வந்து நமக்கு கொடுத்துடுறாங்க. மறுபடியும் நம்ம அதை சாப்பிடும் போது நமக்கு என்ன ஏற்படுதுன்னா பார்த்தீங்கன்னா,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 vitamin புரதம், கொழுப்பு சம்பந்தப்பட்ட உணவுப் பொருட்களை மிக, மிக குறைவாக பயன்படுத்தணும். புரதம் சார்ந்த பொருட்களை வந்து நம்ம அதிகமா எடுத்துக்கிறதுனால நம்ம உடல் வளர்ச்சி வந்து அதிகப்படுத்தும் carbohydrate கலந்த பொருட்களை எடுக்கறதனால நமக்கு எனன கிடைக்குதுன்னா, ஆற்றல் கிடைக்குது carbohydrate எடுக்கறதுனால நம்ம உடலுக்கு தேவையான ஆற்றல் கிடைக்கும். கொழுப்பு வந்து நம்ம குறைஞ்ச அளவிலேயே எடுத்துக்கணும். புரியுதுங்களா? அதே மாதிரி அன்றைய கால சூழ்நிலையில உணவெல்லாம் எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா, காலைல நேரத்திலேயே, சூரிய உதயத்திற்கு முன்னாடியே, தன்னுடைய உணவை எடுத்துக்குவாங்க. அதே பாத்தீங்கன்னா அவங்க மாலையில வந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடியே அவங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு பணிகள அதாவது தூங்கப் போயிருவாங்க. ஆனா அதுக்கு எதிர்மாறாக இன்றைய சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா, நாம வந்து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

நேரத்திலேயே அதாவது பாத்தீங்கன்னா, ஒரு ஏழு மணிக்கு எல்லாம் நம்ம சாப்பிட்டு முடிச்சுடனும். அப்படி சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, கொஞ்ச தூரம் நடக்கணும் வேற சில வேலைகளை பண்ணனும். அப்படி பண்ணும் பொழுது உணவு வந்து சரியான முறையில செரிக்கிது. மேலும் பார்க்க போனா வந்து, நம் உடல்ல பல வியாதிகள் இன்று வந்து ஏற்படுது. இதற்கு காரணம் என்னன்னா சுற்றுச்சூழல். அன்றைய காலகட்டங்களில பார்த்தீங்கன்னா இயற்கையே, அதாவது இயற்கை வளங்கள் வந்து மிக அதிகமா வந்து காடுகள், மரங்கள், அதாவது இயற்கை. நல்ல சுத்தமான காத்து கிடைச்சுது. ஆனால் இன்றைக்கு பாத்தீங்கன்னா, அதற்கு எதிர்மாறலாக இருக்குது. அதாவது தொழிற்சாலைகள் தொழிற்சாலைகள் நிறைய தொழிற்சாலைகள் இருக்குது. பல வா~பல வகையான வாகனங்கள் இப்போ ஓடுது. இந்த தொழிற்சாலைகள் மற்றும் வாகனங்களில் இருந்து வரக்கூடிய புகையின் காரணமாக என்ன ஏற்படுத்துன்னா, காற்று மாசு ஏற்படுது. பல நகரங்களில பாத்தீங்கன்னா, இப்போது காற்று மிக மிக, மோசமான சூழ்நிலைக்கு ஏற்படுது. இதனால, அந்த காற்று நம்ம சுவாசிக்கிறதுனால என்ன ஏற்படுதுன்னா சுவாச கோளாறு ஏற்படுது.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 கழிவுகள் வந்து என்ன பண்ணுதுன்னா, நேரடியாக வந்து ஆற்றுல கலக்குறாங்க. இந்த ஆற்றுல நேரடியாக காலக்கறதுனால என்ன ஆகுதுன்னு வச்சீங்கன்னா, அந்த தண்ணிய நம்ம நேரடியாக நம்ம வந்து அந்த தண்ணிய நம்ம குடிக்கறதுனால ந்மக்கு என்ன ஏற்படுதுன்னா, வயிற்று உபாதைகள் ஏற்படுது. காலரா மலேரியா போன்ற நோய்களுக்கு வழி வகுக்குது. முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து, நம்ம ஊர்லலெல்லாம் வந்து சாக்கடைங்கிற இதே இருக்காது. ஆனா இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து, அவங்க ஊரு ஊருக்கு, தெரு தெருக்கு, சாக்கடை உருவாகுது. இந்த சாக்கடையில வந்து கொசு வலர்றதுனால அந்த கொசு வந்து என்ன பண்ணுது? நம்மளைக் கடிக்குது. நம்மளை கடிச்சு என்னா ஏற்படுது? மலேரியா டெங்கு போன்ற காய்ச்சல உண்டாக்குது. இந்த காய்ச்சலுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மருத்துவத்தில வந்து பல வகையான ஆங்கில medicine ன வந்து எடுத்துக்கிறாங்க. அப்படி எடுத்தாலும், நம்ம முன்னோர்களால் வந்து இருக்கக்கூடிய அதாவது முன்னோர்களால் இருக்கக்கூடிய நிலவேம்பு கஷாயம்

நிலவேம்பு கஷாயத்தை எடுத்துக்கறதனால வந்து dengue காய்ச்சல் வந்து குறையுது அப்படின்னு சொல்றாங்க. இது தான் காரணம் என்னதான் ஆங்கில medicine இருந்தாலும் முன்னோர்களால் நம் நாட்டு அதாவது நம்ம வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய நிலவேம்பு, பப்பாளி இலை, இந்த இலைகளில் இருந்து கிடைக்கக்கூடிய, இதை வந்து நீரில வச்சு காய்ச்சி குடிக்கும் போது நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குதுன்னு சொல்றாங்க. இது வந்து ஆராய்ச்சி மூலம் வந்து இப்பொழுது வந்து தெளிவா சொல்லி இருக்காங்க. அதனால நம்ம என்ன பண்ணனும்னா, நம்ம வீட்டுக்கு அருகிலேயே இருக்கக்கூடிய இயற்கையான அதாவது துளசி, வேம்பு, புதினா, தூதுவளை,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 நம் உடல்ல வந்து என்ன ஆவுதுன்னா நோய் விட்டுப் போகும். நம்ம உடல், அதே மாதிரி ஆரோக்கியமான உணவு மட்டும் பத்தாதுங்க, நம்ம காலையும் மாலையிலேயும் வந்து உடற்பயிற்சி மேற்கொள்வதன் மூலம் என்ன ஆவுதுன்னா, நம் உடலும் மனமும் தூய்மையாவுது. நம் உடலும் மனமும் தூய்மையாகும் போது என்ன ஆகும்னா, நாம் செய்யக்கூடிய அனைத்து வேலைகளும் நம் உடல்ல இருக்ககூடிய அனைத்து பாகங்களும் நல்லா செயல்பட ஆரம்பிக்கும். அப்படி செயல்பட ஆரம்பிக்கும்போது, நம்ம எந்த ஒரு வேலையை செஞ்சாலும், உணர்வுபூர்வமா செஞ்சு நல்ல ஆரோக்கியமாக வாழ முடியும். இப்படி ஆரோக்கியமாக வாழ்வதற்கு, நம்ம என்ன செய்யணும்னா நமக்கு அருகில் இருக்கக்கூடிய உணவுகளையும், நம்ம காலத்துக்கு ஏற்ற அந்த பழவகைகளையும் நம் முன்னோர்கள் அந்த காலத்தில பார்த்தீங்கன்னா, காலத்துக்கேற்ற என்னென்ன கிடைக்குதோ அந்தந்த பழ வகைகள் எல்லாம் எல்லாம் உண்டு உண்டாங்க அதன் காரணமாக தான் வந்து, அவங்களுக்கெல்லாம் வந்து நோய் ஏற்படல. அதனால நம்ம என்ன பண்றோம்னா, காலத்திற்கு ஏற்ற, நம்ம கிடைக்கக்கூடிய பழங்களை உண்டு

தீபா என்ன வயல் பக்கத்துல எல்லாம் வந்திருக்க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

ஆமாக்கா அங்கதான் போட்டுட்டு இருந்தோம் நெல்லு கரும்பு எல்லாம் போட்டோம் ஆனா இப்ப தண்ணி இல்லா தனாலதான் இங்கிட்டு இடம் வாங்கி நெல்லு நடலாம்னு வந்தோம் சரி சரி எங்கனக்குள்ள வயல் வாங்கி இருக்கீங்க இந்தா பக்கத்துலதான்க்கா ஒரு இரண்டு ஏக்கருக்கு தள்ளி நீங்க உங்க வயலுக்கு எங்க அக்கா எங்க வயல் இந்தா இதா எங்க வயலு சரி நெல்லு போட்டு இருக்கீங்களாக்கும் ஆமா நெல்லு போட்டுருக்கோம் அதே தண்ணி பாச்சறத்துக்காண்டி வந்தேன்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 நெல் நட்டு இப்ப என்ன ரெண்டு மாசம்தான் ஆகுது நீங்க எதுவும் போடலியா வயல்ல

சரி சரி தண்ணி பாசறதுக்குலாம் வசதி இருக்கா உம் இருக்குங்கக்கா பக்கத்துல motor லா இருக்கா அஹ் அது பார்த்துதான் வாங்கி இருக்கேன் motor அங்க தண்ணிலாம் இல்லைல எங்க ஊர்ல.

அதனாலதான் இங்க நல்லா பக்கத்துலயே motor பாத்து வாங்கலாம்ன்னு வந்தோம் உங்க ஊர்ல எப்படி இது கால்வாய் அந்த மாரிதான் தண்ணி பாய்ச்சுவீங்களா ஆமாங்க்கா கால்வாய் தண்ணிக்கு கம்மா தண்ணி தான் இங்க வரும் ஆனா இப்ப தண்ணி இல்லைல ஆமா ஆமா எப்ப தண்ணி ஆத்தில விடுறாங்களோ அப்பதான் நீங்க பாய்ச்ச முடியும். ஆமாங்க்கா ஆமா இப்ப தண்ணியே இல்ல ரொம்ப பஞ்சம் ஆயிடுச்சு அங்கிட்ட எங்க ஊர்ல ஏன்னா மழையை பார்த்து விவசாயம் பண்ணுவீங்க. ஆமா எங்களுக்கு வானம் பார்த்த பூமிதானே இங்கே கூட பரவலா கிணத்துல தண்ணி இருக்கு. அதான் இந்த side வயல் வாங்கி நடலாம்ன்னு வந்தோம்

நெல்லுதான்க்கா நெல்லு நட்டதுக்கு அப்புறம் கரும்பு போடலாம்னு இருக்கோம் என்ன கால்ல கட்டு போட்டு இருக்கீங்க நேத்து வழுக்கி விழுந்துட்டேன்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

நம்ம என்ன பண்றது தண்ணி இப்ப ரொம்ப சகதியா வேற கிடக்கா பார்த்து வரணும் இல்லை

உம் சரி சரி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

அதான்க்கா பாத்துட்டு தான்க்கா இப்பதான் அக்கா நெல்லு வாங்கப் போனோம் வயல்ல இப்போ போடாதிங்க அறுவடை பண்ண பிறகு, நீங்க போடுங்க. ஏன்க்கா ஆமா இப்ப எல்லாருமே இப்ப பாதி தூரத்துக்கு எல்லாமே வளர்ந்திருச்சு. ஆமால பாதி தூரம் வளந்துருச்சு நீங்க வந்து நீ நெல்லு அறுவடை பண்ண பிறகு போடுங்க அப்பதான் உங்களுக்கு correct ஆ இருக்கும். அப்ப நான் இப்ப கரும்பு போடலாம்னு இருக்கேன். கரும்பு போடலாம்லக்கா

பரவால்ல போட்டா அதுக்கப்புறம் மும் அது முடிஞ்சதும் நெல்லு போட்டுக்கலாம் first நெல்லுதானே போடுங்க நெல்லுன்னா உங்களுக்கு ஆறு மாசம் ஒரு இது தபக்குன்னு வந்துரும்.

என் வயல்ல கூட நெல்லு கொஞ்சூண்டு மிஞ்சியிருக்கு அதைக்கூட உங்க வயல்ல நட்டுக்கிறீங்களா அஹ் சரிங்கக்கா எவ்வளவுக்கு நெல் இருக்கு எத்தன கிலோ இருக்கு

ஒரு ஏக்கர்னா எப்படியும் நாலு கிலோ மூணு கிலோ இருக்குமா அஹ் இருக்கும் இருக்கும் உங்களுக்கு correct ஆ வரும் அந்த வயலுக்கு